ம் ok ok அப்டியா அம்மாக்கு ஏதாவது அம்மாக்கு pressure sugar ஏதும் இருக்காடா

ஒ thyroid இருக்கு ஒ அப்பத்த அதுக்கு அந்த pressure sugar கு எப்டி tablet எடுத்துப்பாங்களா இல்ல நாட்டு வைத்யமாச்சும் பண்ணுவாங்கலா

அப்டியா இது hospital போய்டு வந்துட்டாங்க அன் ஒ அப்டியா மாமா இந்த climate காஹ weather change காஹ இருக்கலாம் ம்ம் ஆன் ஆமா ஆமாஆமா walking போனும் walking போனும் டா முத்து செல்வி கண்டீப்பா walking போனும் ஏன்னா pressure இருக்கு sugar இருக்கு எங்க அம்மாவுக்கும் இருக்கு pressure இருக்கு sugar இருக்கு ஆம ஆமா அம்மாவுக்கு pressure இருக்கு but sugar வர்ரதுக்கு நான் தான் காரணம் beetroot juice அதாவது haemoglobin கம்மி ஆன் அது அடிச்சி அடிச்சி பச்சையா குடுக்கும் போது அது sugar ல வச்சுடுசு அம்மா கிட்டதட்ட ஒரு ten years அ இங்க தான் ஆங்க் ஆன் ஊர்ல dr கிட்ட தான் monthly once போய்டு வாங்க check up பன்னிடுவாங்க sugar க்கு பார்க்கும் போது preesure க்கும் பாத்துடுவாங்க ஆன் pressure ஆன் presurenormal அ தான் இருக்குனா sugar உம் normal அ இருக்குனா எல்லாமே tablet தான் காரணம் அவங்க வந்து நாட்டு வைத்தியம் அவங்களுக்கு ஒத்து கல ஒத்து கல நாட்டு வைத்தியம் னா என்ன கால்ல night அந்த வெந்தயத்த ஊற போட்டுட்டு காலைல எழுந்துருச்சு எம் ஆமா empty stomach ல அத குடிக்கனும் அது வந்து continue வா அத பன்றது இல்ல அதான் சாப்ட்ரதுக்கு ஒன்ற மணி நேரத்துக்கு முன்னாடி tablet போட்டு பாங்க

ஆமா ம்ம் ம் ம் அப்டியா ம் ம் என்ன என்னவொ சொல்வாங்க நித்ய கல்யாணினு ஒரு பூ இருக்கு அந்த பூ வ நல்ல கலு விட்டு நல்லா wash பன்னி சுத்தம் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணில போட்டு நல்லா வத்துனதுக்கு அப்புறம் அத குடிச்சா அது sugar வந்து நம்முளுக்கு control ஆகும் சொல்லுவாங்க ரெண்டு ஆன் அது ரொம்ப நல்லது அது தண்ணில கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வெறும் வயித்துல குடிச்சம்னா sugar க்கு வந்து normal வச்சுருக்கும் எப்பவுமே ஆனா அம்மா வந்து அதுக்கு ஒத்து அது அம்மா ஒட உடம்புக்கு ஒத்துக்கல regular அ அத செய்யும் போது அந்த மாத்திரை போடாம இருக்கும் போது அவங்களுக்கு எதாவது ஒரு symptoms காட்டும் so பயப்டுவாங்க ஒத்துகாது ஒத்துகாது அதுனால அவங்க எப்பவும் போல மாத்திரை மாத்திரை போட கூடாது தான் முத்து செல்வி but வேற வழி இல்ல காலைலயும் night உம் போடனும் injection வந்து இதுக்கு கெடயாதுல ரொம்ப sugar வந்து குரஞ்சுச்சுனா insulin போடுவாங்க புடிச்சுனாலும் போடு வாங்க அந்த அளவுக்கு இல்ல normal அ இருக்கு but மாத்திரைல தான் வண்டி ஆமா அதான் high pressure கூட oklow pressure ரொம்ப danger ஆமா ஓச்சேரி அப்புறம் என்ன செய்யுவாரு அப்பா ஆன் கைல வச்சுட்டே இருக்க்னும் என்ன ஆஹ் ஆஹ் என்னா low ஆகாம அவரே பார்த்துக்குறாரு ஏ sugar லயும் அப்டி தான் low sugar மட்டும் இருக்க கூடாது high sugar கூட இருந்துரலான் இதுல அப்டி தான் presure அப்டி தான் high sugar இருக்கலான் low sugar மட்டும் இருக்க கூடாது ஏன்னா பயம் எந்த time என்ன பன்னுனே தெரியாது கண்டீப்பா ஆமா கண்டீப்பா tension ஆகாம பார்த்துகனும் ஆன் ரெண்டாவது உப்பு வந்து சாப்பாடுல கம்மியா போடனும் maximumrocksalt நு ஒன்னு இருக்கு இந்து உப்புனு சொல்வாங்கல அந்த உப்ப use பண்றது ரொம்ப betteriodine உப்ப விட ஏய் எல்லா கடையுலமே கிடைக்கும் டா supermarket ல நாட்டு மருந்து கடைல நாம்ம கேக்கனும் அதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு whitesugar இருக்கு pinkcolor ல இருக்கு ம்ம் black இருக்கு but அது நல்லது இல்ல ஆன் ஹன் white white ரொம்ப நல்லது stal வாங்குனா ரொம்ப நல்லது ஆனா மாவு மாதிரி இருக்கு ரவ மாதிரி இருக்கு உனக்கு எது வசதியோ white வாங்குனா ரொம்ப நல்லது நம்ம அதெல்லாம் usual அ வெள்ளரிக்கா அப்புறம் கொய்யா அப்புறம் இந்த மாங்கா இதெல்லாம் cut பன்னி உப்ப அதல தூவி சாப்ட்ரது ரொம்ப better அந்த இந்துப்ப இந்துப்ப ஏன்னா இந்துப்புக்கு வந்து ரெத்த கொதிப்ப control பண்ண கூடிய power இருக்கு அப்பாக்கு use பண்ணு அப்பாவுக்கு ஆன் ஆமா எதுக்கும் வீட்ல அது ஒரு டப்பா இருக்கனும் இது normal உப்பு வந்து ஒரு packet பத்து ரூபா இருவது ரூபா இருக்குமா அரை ஆனா அது வந்து எண்பது ரூபா எண்பது நூறு ரூபா நெனைக்கிறன் ஆன் ஆமா ஆமா அதுனால அது தான் use பண்றது நல்லது sugar க்கு வந்து white sugar அ நம்ம சுத்தமா ஆஹ் தவிர்த்தரனும்வீட்ல சீனி சொல்லுவொலான் சீனி அத சுத்தமா தவிர்த்திட்டு ஆஹ் ஆஹ் organic sugar சக்கரை தான் better அது தான் நல்லது

பரவாயில்ல ரொம்ப பரவாயில்ல இல்ல நாங்க அடிக்கடி tea சாப்டுவொம் ஆனா நாட்டு சக்கர தான் போட்டு சாப்டுவொம் பயம் இல்லல அதுவும் கம்மியா தான் சாப்டுவொம் ரொம்ப இனிப்பாலான் சாப்டுரது இல்ல ஒ இப்ப இருக்க ஆன் இப்பொ இருக்குர situation ல currently எது sugar உம் pressure உம் தான் பெரிய நோயா இருக்கு நம்ம healtlh யே ரொம்ப இது affect ஆ ஆக்குது ஆஹ் அதான் better எங்க family உம் ten years அ சீனிய தவிர்த்தாச்சு அம்மாக்கு எப்ப sugar வந்த்ச்சொ அதுல இருந்து சீனிய avoid பண்ணியாச்சு அதே continue பண்ணு அத்தைக்கும் மாமாக்கும் அப்பொ அத்த வந்து மா இது hospital போவாங்களா மாசம் அப்டி எல்லான் கெடயாத ஆன் மாசம் ஒரு தடவ பெய் ஆன் health

ஆன் அம்மா அம்மாக்கு கெடயாது அத்த அத்த ஆன் ஒத்து காது சில பேருக்கு அப்டி தான் ஒத்து காது மாசம் ஒரு தடவ போய் sugar உம் pressure உம் அம்மா அப்பா பார்த்து பாப்பாங்களாடா உம் ஒ ஆஹ் ஹம் ஹம் ஆஹ் ஆன் thyroid வெற இருக்கொ thyroid க்கு என்ன பன்றது முத்து செல்வி என்ன அத்தைக்கு என்ன symptoms காட்டும் அதிகமாகிடுச்சு அ thyroid level அப்டினா என்ன symptoms காட்டும் ஆமா நான் பார்த்துருக்கன் முன் கழுத்து கழலை நு சொல்வாங்க ஆமா ஆனா

கழுத்து வழிக்கும உம் ஆமாமா ஆமா அப்ப வந்து தண்ணி குடிக்கும் போது தொண்டை ல வலிக்குமா இல்ல வெளில தெரியுமா வீங்குனது வீக்கமா இருக்குரது

ஆஹ் உம் ஆஹ் ஆனா அதுக்கு வந்து ஆங்கிலொ medicines எடுத்துக்குறாங்களா அத்த உம் உம்

ம் அப்டியா அப்ப இப்பொ பரவாயில்ல அத்தைக்கும் சரி மாமாக்கும் சரி அப்பாக்கும் சரி அப்டியே continue வா கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஒரே level அ ok ok ஏன்னா உடம்பு தான முக்கியம் கண்டீப்பா ஆமா கண்டீப்பா ஒரு வேலயும் பார்க்க முடியும் ஆமா கண்டீப்பா ஆமா உன் husband அவரோட health அ குறைக்கிறத பத்தி எப்டி plan போயிட்டு இருக்கு

அப்பொ கொஞ்சமா வச்சு வந்துருக்கு சொல்லிருவ

அது எப்டி ஒரு litre ரெண்டு மூனு நாளைக்கு அது என்ன எண்ணே நல்லெண்ண ஒ சரி சரி ஆமா அதுனால நல்லெண்ணயே use பண்ண வேண்டியது தான டா நல்லெண்ண அல்லது கடலெண்ண ரெண்டயும் வச்சு மாத்தி மாத்தி use பண்ண வேண்டியது தானே

ஆமா உடம்பு போய்டும் உடம்பு போய்டும் ஆன் ஆமா நல்லெண்ண இப்பொ நல்லெண்ணேயே சேர்க்க கூடாது கடலணேயே ரெண்டுமே வாங்கி வச்சுக்கனும் pus இன்னொன்னு என்னனென்னா எங்க வீட்டுல நல்லெண்ண கடலெண்ண plus வந்து refined oil நு சொல்லுவாங்க goldwainner ஆஹ் அதுல இன்னும் branded வந்து monthly மாசம் ஒரு தடவ மாத்தி மாத்தி வாங்கனும் என்ன ஒரே மாதிரி அதுக்கு thyroid வரும் chance இருக்கு அதுனால சொல்றன் ஒரே மாதிரி use பண்ண கூடாது ஆனா பாமாயில் use பண்ணவே கூடாது நீ நீ தான் சொல்லனும் ரொம்ப use பண்ணக்கூடாது அத்த உடம்புக்கு ரொம்ப கெடுதல் நீ தான் சொல்லனும்

ஐய்யயொ அது நல்லெணெ கடலணென்ண ஊத்தினா ஒன்னும் செய்யாது health க்கு ரொம்ப நல்லது உம் உம் உம்

நீ பாமாயில் ரொம்ப கெடுதிடா பாமாயில் வந்து இந்த ration கடையில குடுக்குறது தானே அது ரொம்ப கெடுதிடா உண்மையிலே சொல்றன் serious ஆ சொல்றன் நீ சொன்ன மாதிரி முழங்கால் வலி வரும் cancer வ்ரும்

ஏய் என்ன பண்ணுவாங்க என்ன தோட்டத்து தோட்டத்துல கிடைக்குன்னா

ஹம் ஹம் நல்லா இருக்கும் ஒரே இதா தக்காளி நீரு நீரு கண்டிப்பா அஹ் ஆமா நீரு அது உம் ஐய்யொ கடவுளே அதான் உடம்புக்கு கேடுதல் அந்த ரெண்டும் தெரிஞ்சுருந்தும் உங்க அத்தை பண்றாங்க ஆமா நீ சொல்லனும் ஆமா கம்மியா தான் use பண்ணனும் நீ கேக்குறது எனக்கு கேட்கும் போதெ எனக்கு படபடன்னு வருது பாமாயில் ரொம்ப அதாவது என்ன சொல்றது health க்கு ரொம்ப பாதிப்பு

உம் ஆன் பூர்ணா rice brandoil அந்த அன் அந்த மாதிரி sunflower oil ஆன் பரவாயில்ல ஆமா ஆமா பரவாயில்ல ஆமா இத continue வா சாப்பாடுல எடுத்துட்டே போனமுனா தொடர்ந்து போனமுன்னா கண்டீப்பா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆமா நீ சொல்லு முத்து செல்வி நீ சொல்லு நீ தான சமைக்கனும் செய்யுற சமைக்குற அப்டி தான ஆன் ஆன் சரி நீ சொல்லு மாத்து rules அ மாத்து monthly இந்த எண்ணெய தூக்கி போட்டு கடலெண்ணெ அது இதுனு மாத்திடு நல்லெண்ணெனு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்க நாளைக்கு ஆஸ்பத்திரில போய் குடுக்கும் போது ம் ம் ஆமா நாளைக்கு hospital ஒரு time போனாலே ஆயிரம் ரூபா வேணும் அப்புறம் அந்த ஆயிரம் ரூபாயிக்கு எண்ணெய் வாங்கி சமைச்சுட்டு போய்டலான் என் ஆன் சும்மா அது சொல்றன் ஒரு சும்மா அத மாசம் போட்டா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு monthly மாசம் ஜாமா வாங்கி அத use பண்ணிட்டு போய்ட்டா நல்லது தான ப்ரச்சனை இல்லல ஆன கேட்க மாட்டீங்கறாங்க ஆன் அத நம்ம வந்து அது thyrroid க்கும் problem பண்றது அந்த எண்ணெய் healthsugar க்கும் பிரச்ச்னை இதுக்கும் pressure க்கும் ப்ரச்சன ஆன் அது அத இது அந்த எண்ணெய நம்ம ஆமா கால் வலி வரும் அந்த எண்ணெய நம்ம தொடர்ந்து use பண்ணி தொடர்ந்துனா இப்ப அப்பளம் பொறிச்சுட்டொ பூரி சுட்டுட்டொ அந்த எண்ணெய மிச்சத்த கீழ ஊத்த மாட்டாங்க யாரும் மனசு வராது அதயே மறுபடியும் use பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய பெரிய உடம்புக்கு பாதிப்பு ஆமா என்ன செய்யுறது அப்ப நீ தான் திருத்தனும் நீ தான் திருத்தனும் அஹ் உம் ஆமா கண்டீப்பா அளவு தான் வட எல்லாம் வெளில வாங்கி சாப்டுறத விட வீட்ல தான் செய்யணும் நாங்க முன்னாடி

உம் ஆமா இருக்கும் அது நெறய வரஹ வகை இருக்கு அதுல

ஆத்தாடி ஒன்ற வயசு குழந்தைக்கு

உம் ஆமா ஆமா மா அஹ் ஏய் ஒன்ற வயசு குழந்தை பால்வாடிக்கு போய் விடுவாங்கலா அத பழகுறதுக்கா ஆமா ஆமா ஆன் சேரி சேரி ok அப்பிடியா ஆமா ஆமா கண்டீப்பா உம் உம் உம் உம் உம் உம் ஆமா ஆமா கஷ்டம் அது அவங்களுக்கு first குழந்தையா இது எந்த உங்க ஊர்ல நடந்ததா ம் உங்க ஊர்ல நடந்ததா ஆஹ் அந்த பொண்ண அந்த குழந்தைய காப்பாத்த முடியலயா முத்து செல்வி அப்பா அது எப்டி கண்டுபுடிச்சாங்க அவளுக்கு அப்டி இருக்குனு ஒ இல்ல எதாவது வாந்தி blood வொட வாந்தி அந்த மாதிரி எடுத்தாளா அச்சச்ச அஹ் உம்

ஆஹ் ச்ச பாவம் இல்ல

ஆமா ஆமா அவ்வளவு தான் ம்ம் கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல அதுக்கு தான் தெரிஞ்சு நம்ம சாபாட நல்ல படியா சேர்த்துகிட்டோனான் health நல்லா பார்த்துகலான்

ம் நானே அப்டி குடுக்குறது தப்புனு தொனுது முத்து செல்வி உண்மையிலே அதாவது fever நா டக்குனு syrup இப்ப இன்னொன்னு ஒரு news பார்த்தியா இல்லல இப்ப இப்ப கொஞ்சம் குறைச்சுட்டன் இப்ப இருமலுக்குனு குடுக்குற tonic ல ரெண்டு அதாவது america வுல எத்தணயொ குழந்தைங்க இதாயிருக்குங்க அதாவது death ஆயிருச்சுங்க அது இப்ப பார்க்கும் போது அது அந்த syrupbann பண்ணி வச்சுருக்காங்க stop பண்ணிட்டாங்க ஆமா கண்டீப்பா நாற்பத்தைந்து நாளே சில பேர் சொல்றாங்க அவ்வளவு தான் power போயிடும் நீ சொல்ற மாதிரி பாட்டி வைத்தியம் குடுக்குறமோ இல்லயொ ஆனா இந்த ஆங்கிலொ medicines கம்மி பண்ணிக்கிறது better கண்டீப்பா ஆஹ் உம் அது better அப்டி தான் இருக்கனும் ஆமா ஆமா ஆன் பரவாயில்ல அப்டி தான் செய்ய்னும் குழந்தைகளுக்கும் maximum அந்த மாதிரி தான் குடுக்கனு தூதுவளை ஆமா ஆன் எங்க வீட்லயே நாங்க வளர்க்குறமே துளசி அஹ் அப்புறம் இன்னொன்னு கற்பூரவள்ளி அது வந்து இது குடுப்பாங்கல ஆன் ஒமவள்ளி அது வந்து சளிக்கு நல்லது தானே நல்லது ஆன் வீட்ல இருக்கு அதுவும் இருக்கு அது தான்

ஆமா கண்டீப்பா எப்பாடி கேட்கவே பயமா இருக்கு கண்டீப்பா ம் நெனச்சாலே பயமா இருக்கு அதுனால நீ சொல்லு உங்க வீட்டுக்காரர்ட்ட இன்னைக்கு சொல்றது கசக்கும் அப்புறம் ஆஹ்

அப்டி வேணும்னா மாவுக்கு போடுவீங்களா அந்த மாதிரி போடும் போது grinder வட போட்டு செஞ்சு குடுத்தற வேண்டியது தானடா

வீட்ல செஞ்சு சாப்டா நெறய சாப்டுவொம் ஒன்னுமே தோனாது கடைல ஒன்னு ரெண்டு வட சாப்ட்டலே ஒரு மாரியா மயக்க்மா கிறுகிறு நு வரும் ஆஹ் அதே தான் எண்ணெய் எண்ண இது தான் முத்து செல்வி பாமாயில் தான் பாமாயில்ல தான் போட்டு போட்டு வச்சு

ஆஹ் இன்னொன்னு அந்த எண்ணெ black color ல இருக்கும் பாத்துருக்கீயா கொல கொலனு கண்டீப்பா கண்டீப்பா அதுவும் இந்த ஊர்ல பாத்தனொம் முறுக்கு அதிரசம் full அ அந்த எண்ணெய் தான் கொல கொலனு இருக்கும் சமோசா இதெல்லான் வாங்கி சாப்ட்டா எத்தன தடவ நானே அத உஆ feel பண்ண இப்பேல்லான் அந்த பக்கமே திரும்பறதே இல் ரொம்ப ஆச பட்டு கண்டீப்பா கண்டீப்பா உம் ஆமா அது கண்டீப்பா அதுனால வீட்ல தான் எங்க சுத்திட்டு வந்தாலும் எவ்ளொ tired இருந்தாலும் சரி பால் packet வாங்கிட்டு போய் வீட்ல தான் எவ்ளொ இதா இருந்தாலும் ஆமா என்ன பேசு தெரியும் அதுலயும் ப்ரச்சனை

உம் உம் ஆஹ் ஒ ஆஹ்

சேரி உன் husband அ பார்த்துகொ நானும் பாத்துக்கிறன் ஆஹ் free யா இருக்கும் போது call பண்ணு என்னடா ஆஹ் சேரி டா சேரி உடம்ப பார்த்துக்கொ ஆஹ் ok bye hello sir sir நான் வந்துட்டு இப்போ ஒரு new mobile வாங்கலாம் இருக்கேன் அது details அதோட details கொஞ்சம் collect பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு call பண்ணேன் sir அஹ் first நா வந்து details வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நா வந்துட்டு online ல order பண்ணலாம் னு இருக்கேன் sir அஹ் ஆமா sir உங்க website ல தான் sir உங்க ஆஹ் இப்ப வந்துட்டு எனக்கு oppo ல ஆஹ் பாத்து சொல்லுங்க siroppo ல வந்துட்டு என்னென்ன models இருக்கு, அதோட storage

ஆஹ் சொல்லுங்க sir

ஆஹ் eleven thousand four eighty ஆஹ் okay sir ரெண்டுக்கு என்ன sir difference அதோட அஹ் display அஹ் display size ஹான் சொல்லுங்க ஹான் ஆமா sir அஹ் okay sir அதோட display size மட்டும் சொல்லுங்க? எத்தனை inch வரைக்கும் இருக்கும்? உம் first நீங்க Afive ல சொல்லுங்க Afive five ல சொல்லுங்க

okay sir simone twenty-eight ஆஹ் sir ஆஹ் camera pixel லா எப்படி sir இருக்கும்

fifty mega pixel ஆஹ் sir

ஆஹ் okay sirfront size sir seventeen ஆஹ் sir? okay sir battery லா sir? three days sirthree days க்கு once வந்துட்டு நாம charge போட்டா போதுமா sir? இதென்ன fast charger ஆஹ் sir? இல்ல?

android eleven ஆஹ் sir இப்போ இதோட amount எவ்ளோ sir சொன்னிங்க eleven thousand ஆஹ் ஆஹ் okay sir இப்போ எனக்கு வந்து oppo இல்லாம இன்னொரு model கூட எனக்கு ஒரு phone பாக்கலானு இருக்கேன் அஹ் எனக்கு வந்துட்டு redmi note அஹ் redmi note eleven pro அதோட இது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதோட details ஹான் okay

ஆஹ் eighteen thousand nine ninety-nine ஆஹ் sir

ஆஹ் okay sir இப்போ அதோட storage colour சொல்லுங்க sir என்ன colour இருக்கு இதுல அந்த golden colour இல்லையா sir? ஓஹ் okay sir okay sir ஆஹ் அதோட ஹான் சொல்லுங்க sir அதோட

ஆஹ் back ல four camera வா sir okay sir ஓ okay sir இதோட storage sir

game ஆஹ் தெரில sir games விளையாட மாட்ட ஆஹான் விளையாடமாட்டேன் sir இப்போ redmi ஆஹ் redmi வந்துட்டு ரொம்ப heat ஆகும்னு சொல்லறாங்களே? இந்த மாறி games